நறையா டயர் கபோர்டுல அடுக்கி வச்சுருக்காங்க.

தண்ணி போற மாரி பைப்பு நெரிய போட்டுருக்காங்க.

இதுல பிளாக் கலர் டைல்ஸ் ஒட்டி கோல்டன் பேலஸ்னு எழுதிருக்கு பக்கத்துல நெறைய மரோ இருக்கு.

செட்டு மாறி போட்டு அதுக்குள்ள நெறைய பேர் ஒக்காண்ட்ருக்காங்க.

ஆப்போசிட்ல ஒரு ஒயிட் கலர் பெரிய பில்டிங் ஒன்னு இருக்கு.

ஒரு சாமி கேலண்டர் ஒன்னு இருக்கு கபோர்டு கிட்ட.

சோழன் கிரீன் லாட்ஜுன் ஒரு பேனர் வெச்சிருக்காங்க.

பில்டிங்க்கு கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

ஸ்டூல் போட்டு நெறையா சேர் போட்ருக்காங்க வெளிய ரெண்டு ட்ரே இருக்கு.

இது வந்து தகர சீட்ல ஒரு செட்டு மாரி போட்ருக்காங்க.

மேல இருந்து கயிறு கட்டி நெறைய பழத்த தொங்க விட்டிருக்காங்க.

சுத்தியும் வந்து தகரத்துல செட்டு போட்டு இருக்காங்க.

ஒருத்தர் அடுப்பு கல்லுல என்னமோ பண்ணிட்டுருக்காரு.

இனிக்கா ஆல் இன் ஒன் சர்வீசுனு எழுதிருக்கு.

இது ஒரு பங்ஷன் மாதிரி இருக்கிறது.

அதுக்கு கீழ நறைய சேர்லா போட்டுருக்காங்க.

இது வந்து ஒரு இரும்பு பற்ற கட.